இது வந்து ஒரு டெம்பிள் .

ஒரு குட்டி பாப்பா வந்து பாத்தீங்கன்னா கீழ தரையில பாய் போட்டு தலகாணி மேல வந்து எக்சர்சைஸ் பண்ணிட்டிருக்கா.

இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு உட்டன் அ கரண்ட் பாக்ஸ் மேல வந்து ஸ்டீல் ஒரு மேல வந்து பாத்தீங்கன்னா நாலு விளையாட்டு பொருள் மாரி இரு--

பக்கத்துல ஒரு சிங்க் தெரியிது அதுக்கு கீழ செடி மொளச்சிருக்--

ஒரு வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டிருக்காங்க.

ஒரு அக்கா வந்து பேக் மாட்டிட் நடந்து போயிட்டுருக்காங்க. அவங்க பிங்க் கலர் டிரஸ் போட்டுட்டிருக்காங்க.

இந்த சைடு வந்து ஒரு பாக்ஸ் குள்ள வந்து நியூஸ் சரலாக்ல வச்சிருக்காங்க காம்ப்லென் பவுடர்ருக்கு .

டாக்டர் எம் ஜி ஆர் ஃபார் டைனிங் பர்பஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கு. பிளேட்ஸ் யூஸ்டு பை அப்டி இது வந்து எம் ஜி ஆர் யூஸ் பண்ண பிளேட்ட வந்து பாத்திங்கன்னா ஒரு கண்ணாடி பாக்ஸ்குள்ள வச்சிருக்காங்க.

இது வந்து ஒரு பேர்ட்ஸ் பிளேஸ் .

கீழ ஒருத்தரு வந்து வார்ம் அப் பண்ணிட்டிருக்காரு டைல்ஸ் வந்து மெரூன் கலர்ல குடுத்துருக்காங்க.

செங்கல்லா அடிக்கி வெச்சிருக்காங்க ஒரு பக் பெரிய ட்ரம்ல வாட்டர் ஊத்தி வெச்சிருக்காங்க.

இங்க ரெண்டு பேர் நிக்கிறாங்க கேமரா வச்சுட்டு.

இது வந்து பாத்தீங்னா ஒரு செட்டிங் மாரி குடுத்துருக்காங்க.

வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ண வால் தெரியிது.

கீழ நறைய ரோடு கொடுத்திருக்காங்க. அதுக்கு பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிருக்காங்க.

இது வந்து ஒரு மார்க்கெட் .

போர்டு மாட்டி இருக்காங்க ஸ்லைட்ல ரெண்டு கிலோ அம்பது ஒரு கிலோ இருவ ரூபா அப்டின்னு.

இங்க லைட்ஸ் ஆன்ல இருக்கு வெளில ஒரு அங்கிள் கிரீன் கலர் ஷர்ட் போட்டு நடந்து போயிட்டிருக்காரு.

ஷெல்ஃபுக்கு வந்து கிரீன் அதுக்கப்றோ ஆரஞ்சு கலர் பெயிண்ட் பண்ணிருக்காங்க.

இதுல டைல்ஸ் வந்து பாதீங்னா ப்ளூ கலர்ல இருக்கு. நெறைய அழுக்கு குப்பல்லா இருக்கு.

இங்க வந்து ஒரு ஸ்கூட்டி இருக்கு இங்க ஒரு அங்கிள் வந்து பைக்க ஸ்டாப் பண்ணிட்டு உள்ள போறாரு அவர் வந்து பிங்க் கலர் ஷர்ட் போட்டுட்டு இருக்காரு.

இது வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் .

டிராக்ல வந்து பாத்தீங்கனா கல்லு கல்லா இருக்கு.

அது வந்து மெரூன் கலர்ல இருக்கு கழுத்துல வந்து கயறு கட்டிருக்காங்க.

அதுக்கு ஒரு பின்னாடி வந்து பாத்திங்கன்னா ஒரு பக்கெட் வெச்சிருக்காங்க. சைடுல கல்லுலா அடுக்கி வெச்சிருக்காங்க. ஷட்டர் குடுத்துருக்காங்க.

இது வந்து ஒரு ஃபாமர் ஏரியா .

பின்னாடி வந்து பாத்தீங்னா நெறைய தென்ன மரோ கார்டன் ஏரியா மாரி இருக்கு கிரீனெரியா .

இது வந்து ஒரு ஹாஸ்பிடல் டேபிள் மேல ஸ்டெதாஸ்கோப் அதுக்கப்புறம் ஒரு ஃபைல் வெச்சிருக்காங்க. டாக்டரோட போன் வாட்டர் பாட்டில் இருக்கு.

ஹால்ல வந்து ஏ_சி மாட்டிருக்காங்க. ஸ்விட்ச் பாக்ஸ் இருக்கு அதுக்கு கீழ.